இணைந்திருக்கேன் அவர்கள நான் பார்த்திருக்கேன் அவர்களுடன் பேசியிருக்கேன் அவங்களோட பழகியிருக்கேன் அவங்கடைய ஒவ்வொரு வாழ்க்கை வரலாறை எப்படி பிறந்தாங்களோ எங்க இருந்தாங்க எப்படி வளர்ந்தாங்க அவங்க தாய் தகப்பன் எங்க இருக்காங்க அவங்க எல்லாம் எப்படி அவங்களுக்கு எங்க இருக்காங்க ஒரு சில திருநங்கைகள் தன்னுடைய குடும்பத்துக்காகவே வாழ்ந்திருக்கிறாங்க அவங்க கதையில அவங்க கேட்கும்போது தன்னோட குடும்பத்துக்காகவே அவங்க வாழ்ந்து தன்னோட குடும்பத்துக்காக தன் வாழ்க்கைய அர்ப்பணிச்சு அவங்க வாழ்ந்து தன்னோட கூடப் பிறந்த தங்கை தம்பி இருக்கவங்க எல்லாம் திருமணம் செய்து வைத்து அவர்களை பார்த்து ரசித்திருப்பார்கள் அந்த திருநங்கை தன்னுடைய வாழ்க்கையில அதெல்லாம் அமையாதுன்னு தெரிஞ்சும் அது வந்து அவங்களுக்கு தன்னுடைய தங்கை தம்பிக்கு அமையும்போது அவங்க அதை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்துப்பாங்க அவர்கள் அவர்களுடைய பேச்சு வந்து ஒரு அழகு இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் தன்னைத்தானே அவங்க சேர்த்து வைத்துக் கொண்ட ஒரு இயல்பான வாழ்க்கை நம்மளையும் அர்பணிச்சிப்பாங்க அவங்களோட யார் பழகுறாங்களோ அவங்களுக்காக தன்னுடைய உயிரை கூட தியாகம் பண்ற அளவுக்கு அவங்கெல்லாம் வாழுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க திருநங்கைகள் ரொம்ப அழகான ஒரு அற்புதமான வாழ்க்கையிலும் எல்லாரோடும் சந்தோஷம் வாழ்ந்து பார்ப்பார்கள் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய எல்லா கஷ்டநஷ்டம் எல்லாத்தையும் தியாகம் பண்றாங்க நாம சில நேரம் யோசிப்போம் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்கே நம்ம நினைக்கும் போது அவர்கள் சொல்லுவார்கள் அவர்களோடு நாம் பேசும்பொழுது என்னோட இப்படியெல்லாம் இருக்கு என் வீட்டில் எல்லாம் என்னை வச்சிக்கமாட்டா என்னை பார்

இருந்து கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமா அவங்களா வாழ்ந்திருப்பாங்க பாருங்க அவங்களை பார்த்து எல்லாம் நான் நிறைய இது பண்ணியிருக்கேன் என்னை நானே மாற்றிக் கொண்டிருக்கேன் வாழ்க்கை நீங்க வந்து ரொம்பல்லாம் அவங்க ஈடுபட்டு வாழ்ந்தது கிடையாது வ~ வர வாழ்க்கைய அவங்க சந்தோஷமா வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சிப்பேன் அவர்களுக்குன்னு ஒரு இடத்துக்குள்ள இப்ப நம்ம சாதாரண திருமணம் நடக்கும் நம்ம வீடு விசேஷங்கள்ல நம்ம இவ்ளோ ஆஹ் எவ்வளவு விசேஷங்கள் நாங்கள் attend பண்ணிருக்கோம்ல அந்த மாதிரிலாம் அவங்களால பண்ண முடியாது அவர்களுக்குன்னு ஒரு கோவில் வச்சு அந்த கோவில்ல அவங்க திருவிழாக்கள் கொண்டாடி அவர்களுக்குள்ளே திருமணம் செய்து அவர்களுக்குள்ளே அந்த மாங்கல்யம் இது பண்ணி எல்லாமே அவர்களுக்குள்ளேயே செய்துப்பாங்க திருமணம் தானே செய்து கொள்வார்கள் மாங்கல்யம் எடுப்பதும் தானே செய்து கொள்வார்கள் எல்லாமே தனக்குத்தானே அவங்க செஞ்சுப்பாங்க அந்த அந்த இடத்தில பார்த்தா அந்த அந்த திருமணங்கள் மட்டும்தான் அந்த இடத்தில வந்து சந்தோஷப்பட்டுப்பாங்க அதெல்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு அது கிடைச்ச ஒரு பொக்கிஷமா இருந்தாக் கூட அவங்க அதை சந்தோஷமா ஏத்துப்பாங்க நம்ம வந்து அவங்களைப் பாக்கும்போது ஒரு இதா பாப்போம் என்னனா திருநங்கையை அப்படின்னு நம்ம ஒரு ஒரு இதா ஒரு சிலவங்க வந்து ஏளனமா பார்ப்பாங்க ஒரு சிலவங்க அவங்களை அன்பா அழகா அவங்களோட ஆசிர்வாதம் வந்து பல மடங்குக்கு சமம்ன்னு சொல்லுவாங்க இப்ப வந்து ஒரு ஆஹ் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்ன்னா ஒரு ஆஹ் ஒரு மூன்று சுமங்கலி ஆசீர்வாதம் ஒரு மங்கலயம் இழந்த ஒரு விதவையின் ஆசீர்வாதம் லட்சம் விதவையின் ஆசீர்வாதம் இந்த ஒரு திருநங்கையின் ஆசீர்வாதம் சொல்லுவாங்க அதை உணர்ந்தவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் உணர்ந்து அத பழகனவங்களுக்கு அந்த திருநங்கையோட வாழ்க்கை வரலாறு அவர்கள் ஒரு நம்ம கையால இருக்கிற பத்து ரூபாய கொடுத்து அவங்கள்ட்ட நாம கொடுத்தா கூட அவங்க அவங்க அதை மனசால வாங்கிகிட்டு நம்ம தலையில கைய வச்சு வைக்கிற ஆசீர்வாதம் ஆயிரம் அதே மாதிரி அவர்களிடத்தில் நாம் ஒரு ரூபாய் வாங்கி நம்மளுடைய ஆஹ் bag காசு வைக்கிற இடத்துல அந்த bag ல அத வெச்சா நமக்கு என்னைக்குமே காசு சேர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆசிர்வாதம் கொண்டவர்கள் அந்த திருநங்கைதான் அவர்களோடு நம்ம வாழும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்வார்கள் பரவாயில்லை இந்த வாழ்க்கை இப்படி நான் எனக்கு அமைந்ததிலும் நான் சந்தோஷப்பட்டுதான் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டுப் போவேன் என்று வாழ்ந்து சந்தோஷப்பட்டவர்கள் இந்த திருநங்கைகள் எனக்கு அவங்களலாம் ரொம்ப பிடிக்கும் மனசால நான் அவங்களதான் நேசிச்சிருக்கேன் எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும் போது என்னுடன் பிறந்தவர்கள் மாதிரி நினைப்பேன் என் தாய் தகப்பனார் மாதிரி நினைப்பேன் அவங்களெல்லாம் பார்க்கும் போது பட்ட கஷ்டங்களுடைய வாழ்க்கை வரலாறு நான் கேட்டிருக்கேன் அதை கேட்கும்போது ரொம்ப மனசளவுல அவங்க படற கஷ்டங்கள் பார்த்திருக்கு ஆனா அதே கஷ்டத்தை மறைத்து அவர்கள் மனதிலும் சந்தோஷப்பட்டு வாழ்ந்திருப்பதை நாம் பார்த்தோம் அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்கன்னும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவர்கள் வாழ்கிற அவரது வாழ்க்கை அவர்களை இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப மனசால சந்தோஷப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கைகள் அதெல்லாம் அதனால அவங்களுக்குள்ள ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கை இந்த வாழ்க்கை பிடிக்கும் பொது அவங்க அத சந்தோஷமா வாழ்ந்துப்பாங்க தான் திருநங்கையாக இருப்பதோட ஒரு தெய்வத்திற்கு சமமாக நாம் இருக்கிறோம் என்று நினைத்து அவர்கள் சந்தோஷப்பண்டுக் கொண்டுள்ளார்கள் அந்த வாழ்க்கையில் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் சந்தோஷமான ஒண்ணு இல்லையா அதை வந்து அவங்க ரொம்ப நேசிச்சு வாழ்ந்த வாழ்க்கை அதனால அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க நாங்க திருநங்கையா இருந்தாலும்

ஒரு திருநங்கை சாதாரணமா இல்லாமல் இப்ப எல்லாம் இருக்கிற கால கட்டத்துல உம் ஒரு police அதிகாரியா ஆகுறாங்க ஒரு அஹ் வந்து நடிகைகள் நடிகர்களா ஆகுறாங்க அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில அவங்க

நம்மள மாதிரிதான் அவர்களும் ஒரு மனிதப் பிறவியாய் எடுத்தவர்கள் அப்படி நினைச்சு நான் அவங்களோட பழகி இருக்கேன் அந்த பழகின வாழ்க்கை அவர்களோட

அற்புதமானவர்கள் அவர்கள் எல்லாம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சி~ ஒரு சிலவர்கள் வந்து திருமணம் செய்து கொண்டும் வாழ்ந்துள்ளார்கள் அப்படியெல்லாம் இல்லை ஒரு சிலவர்கள் வந்து தன்னை நம் தன்னை நேசித்து தன்னுடைய தன்னை விரும்பி திருமணம் செய்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள் அந்த மாதிரி திருநங்கைகள் எல்லாம் வாழ்ந்தவங்க எல்லாம் வாழ்க்கையில அஹ் அந்த காலத்துல எல்லாம் திருநங்கைகள்ன்னா ஒதுங்கி ஒதுங்கி வாழ்ந்தாங்க இப்ப இருக்க காலகட்டங்கள்ல

காலம்தான் அந்த திருநங்கையோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நாங்க எவ்வளவோ போராட்டங்களை பார்க்கிறோம் வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி பிரச்சனைய பார்க்கிறோம் ஒரு தாய் தகப்பன் பிரச்சனைய பார்க்கிறோம் தாய் பிள்ளைகள் பிரச்சனையை பார்க்கிறோம் தங்கை தம்பி பிரச்சனையை பார்க்கிறோம் எவ்ளோ பிரச்சனைகள் பார்த்தாலும் அதெல்லாம் அவர்கள்பிரச்சனைய சந்தித்து போராடி அப்பாற்பட்டு வாழ்ந்தவர்கள் அவர்கள்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பேச ஆரம்பித்தால் நமக்கு நாட்களும் பத்தாது நேரங்களும் பத்தாது அந்த மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை அற்புதமாக வாழ்ந்தார்கள் திருநங்கைகள் தன்னுடைய தனக்கு எல்லாமே தெரிந்திருந்தாலும் அமைதியாக இருந்து தன்னுடைய தன்னுடைய ஒரு முயற்சியை வெளியே காட்டுபவர்கள் தனக்கு இயலாமை இல்லை என்று நிரூபிக்க மாட்டார்கள் நாங்களும் எல்லோரிடத்திலும் இயலாமை இல்லாமல் இயன்றவர்கள் என்று நிரூபித்துக் கொள்வார்கள் அவர்கள் அந்த மாதிரி பண்றாங்க இந்த திருநங்கை அவங்களோட வாழ்க்கை வரலாறுல ரொம்ப அஹ் பேச ஆரம்பிச்சும் கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சாலும் பல வரிகள் எழுதலாம் அவர்களைப் பற்றி எழுத வேண்டும் அவர்கள் புரிந்து கொண்டவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புரியாதவர்களுக்குத்தான் கொஞ்சம் பயமா இருக்கும் ஆனா புரிஞ்சுக்கட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த திருநங்கைன்றவங்க யாருன்றதை புரிஞ்சுக்கட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அவங்கெல்லாம் அர்த்தநாரீஸ்வரரா வாழ்ந்~ அர்த்தநாரீஸ்வர் இதுல இருந்தவங்க இல்லையா அதனால அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பிடிச்சுருக்கு அர்த்தநாரீஸ்வரர் அவர்களுடைய ஒரு இயல்பான பேராக அது இருந்தாலும் இயற்கையான ஒரு பேர் அது ஏன்னா ஒரு தெய்வத்திற்கு சமமான பேர் அந்த அர்த்தநாரீஸ்வரர்ன்ற பேர் அந்த மாதிரி பேருல அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்று நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாவே இருக்கு வேலை வாய்ப்பின்மை வேலை வாய்ப்பின்மை என்பது ஒரு நபர் வேலை செய்யத் தயாராகவும் விருப்பத்துடனும் இருந்து வேலை கிடைக்காத நிலையை குறிப்பிடுவது ஆகும் வழக்கமாக வேலைவாய்ப்பின்மை விகிதத்தை மேலோங்கப்படும் வேலை வாய்ப்பின்மை அளவிடப்படுகிறது இங்கு தொழிலாளர்கள் ஆற்றலில் வேலை இல்லாதவர்களைக் கொண்டு சதவீதம் வரையறுக்கப்படுகிறது

பெரும்பாலான பொருளாதார பள்ளிகள் ஊதியங்கள் சந்தை நிலவர விகிதத்தை விட அதிகமாக இருப்பதே தன்னிச்சையற்ற வேலை வாய்ப்பின்மையின் காரணம் என ஏற்றுக் கொள்கின்றன எனினும் இது ஏன் இவ்வாறு இருக்கிறது என்பதில் சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கின்றன பொருளில் பொருளியல் தொழில் இரக்க நிலையில் இருக்கும்போது ஊதியம் அதிகமாகவே நீடித்திருக்கிறது ஏனெனில் அவர்கள் இயல்பாகவே விடாப்பிட~ விடாப்பிடியாக இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் எனினும் மற்றவர்கள் குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் அவர்கள் உயர்வாக வைத்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் பொருளாதாரத்தில் சுழல் வே~ வேலைவாய்ப்பின்மை சரக்குகள் மற்றும் சேவைகளுக்கான பற்றாக்குறையை செயல்திறன் மிக்க தேவைகளின் முடிவாக வேலை வாய்ப்பின்மை ஏற்படுகிறது என பொருல் பொருளியல் வலி~ வலியுறுத்துகிறது மற்றவர்கள் கட்டமைப்பு பிரச்சனைகள் மற்றும் தொழிலாளர் சந்தைகளில் அமைந்திருக்கும் திறமைகள் கட்டமைப்பு வேலைவாய்ப்பின்மை ஆகியவற்றை குறிப்பிடுகிறார்கள் முதல் தர அல்லது புதிய முதல் தர பொருளாதாரம்

தொழில் சந்தையில் மேல் சுமத்துகிறது இவை பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுவதை சோர்வடையச் செய்யும் எனினும் மற்றவர்கள் வேலை வாய்ப்பின்மையை பெரும்பாலும் வேலை இல்லாமல் இருப்பவர்களின் தன்னிச்சையாக தேர்வுகளின் காரணமாகவே ஏற்படுவதாக பார்க்கிறார்கள் மாறாக சிலர் பாதகம் விளைவிக்கும் தொழில்நுட்பங்கள் அல்லது உலகமயமாக்கல் ஆகியவற்றின் வேலை வாய்ப்பின்மை ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகிறார்கள் வேலைவாய்ப்பின்மை என்பது துல்லியமாக கணக்கிடுவது என்பதிலும் கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன வெவ்வேறு நாடுகளில் மற்றும் இலை வேலை வாய்ப்பின்மையை சந்திக்கின்றன வழக்கமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள மற்ற நாடுகளை காட்டிலும் அமெரிக்கா குறைவான வேலை வாய்ப்பின்மை நிலையை சந்திக்கிறது எனினும் இதில் லண்டன் மற்றும் டென்மார்க் சிறப்பாக செயலாற்றும் இத்தாலி மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் மாறுபாடுகள் இருக்கிறது மேலும் இது பொருளாதார சுழற்சிகளில் முழுவதும் நேரத்திற்கு நேரம் மாறுபடுகிறது ஒகூன்ஸ் விதி ஒகூன்ஸ் விதி ஆற்றல் ஒகூன்ஸ் விதி மிக்க ஆற்றல் GDP க்கு தொடர்புபடுத்தும் போது ஒவ்வொரு மூன்று சதவிகித GDGDP சரிகிறது தன்னிச்சையற்ற வேலைவாய்ப்பின்மை பொதுவாக ஏற்றத்தில் புதிய முதல்தர பொருளாதார தேற்றம் பொருளாதார தேக்கத்தின் போது அதிக சேமிப்பு மற்றும் தனியார் முதலீட்டாளர் துணிவின்மை போன்ற காரணங்களால் பயன்படுத்தப்படவில்லை என வாதிட்டார் அதன் விளைவாக மக்கள் வேலையில் இருந்து தன்னிச்சையற்ற முறையில் தூக்கி எறியப்பட்டனர் மேலும் அவர்கள் புதிய வேலையை தேடிக் கொள்ளவும் முடியவில்லை புதிய முதல் தரம் மற்றும் தோற்றங்களுக்கு இடையே உள்ள இந்த முரண்பாடுகள் அரசு கொள்கையில் கடுமையான தாக்கம் கொண்டுள்ளன

வேலை வாய்ப்பின்மையை சுருக்குவதும் நீக்குவதும் ஆகும் தன்னிச்சையற்ற வேலை வாய்ப்பின்மை விவசாய சமூகங்களில் ஏற்படுவதில்லை மேலும் வளர்ச்சி அடையாத நாடுகள்

ஒரு திடீரென வேலை இழந்த நபர் தங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக ஏதேனும் ஒரு ஊதியத்தின் ஒரு வேலையோ அல்லது தொழில் முனைவோராக அல்லது அடிமட்ட பொருளாதாரத்தின் விரைவாக செயல்படுபவர்களுடன் இணைந்து போன்றவற்றையோ சந்திக்க வேண்டியிருக்கிறது எழுதப்~ சில எழுதப்பட்ட விவகார விவரக் கதைகளை பார்வை தீர்வுகள் சமூகங்கள் முடிந்தவரை பல மக்கள் பணியில் இருக்க வைக்க பல மாறுபாடுகளை மதிப்பீடுகளை முயற்சிக்கின்றன எனினும் வேலைவாய்ப்பின்மையை இயல்பான விகிதம் தவிர மற்ற வேலை வாய்ப்பின்மை குறைப்பு முயற்சிகள் பொதுவாக தோல்வியடைகின்றன அதன் முடிவுகள் குறைவாக வெளியூடுகளை மட்டுமே தருகின்றன மேலும் பணவீக்கத்தை அதிகரிக்கின்றன தேவை பகுதி முதல்தர பொருளாதார தோற்றத்தின்படி சந்தைகள் வளங்கள் தேவைக்கு சமமாய் இருக்கும் பொழுது சமநிலை அடையும் சந்த விலைக்கு விற்க நினைக்கும் ஒவ்வொருவராலும் அதை செய்ய இயலும் அந்த விலைக்கு விற்க முடியாது என்று நினைப்பவர்கள் விற்க முடியாது தொழிலாளர்கள் சந்தையில் இது முதல் தர வேலை வாய்ப்பின்மை எனப்படுகிறது தொழிலாளர்களுக்கான தேவைகளின் அதிகரிப்பு அதிகரிப்பு பொருளாதாரத்தை தேவையா தேவை வளைவு அதிகரிக்கும் ஊதியம் மற்றும் வேலை ஆகியவற்றை நோக்கி நகர்த்தல் ஆகும் பொருளாதாரத்தில் தொழிலாளர்களுக்கான தேவை சரக்குகள் மற்றும் சேவைகளுக்கான தேவையிலிருந்து பெறப்படுகிறது அதே போல் பொருளாதாரத்தில் சரக்குகள் மற்றும் தேவைக்கான தேவைகள் அதிகரித்தல் தொழிலாளர்களுக்கான தேவை அதிகரிப்பு~ அதிகரிக்கும் வேலை மற்றும் ஊதியம் அதிகமாகும் பனஞ்சார் கொள்கை மற்றும் அரசு கருவூல கொள்கை இரண்டும் பொருளாதாரத்தில் குறைந்த கால வளர்ச்சியை அதிகப்படுத்~ அதிகப்படுத்த பயன்படுத்தப்படலாம் அது தொழிலாளர்களுக்கான தேவையை அதிகரிக்கும் மற்றும் வேலைவாய்ப்பின்மையை குறைக்கும் வழங்கல் பகுதி எனினும் தொழிலாளர்கள் சந்தை ஆற்றல் வாய்ந்தது அல்ல அது தெளிவான~ தெளிவானதும் அல்ல குறைந்தபட்ச ஊதியம் யூனியன் அடி~ நடவடிக்கைகள் ஊதியத்தை சரிவிலிருந்து தடுத்து வைத்திருக்கும் அதாவது பலரும் தங்கள் தொழிலாளர்களை நடைமுறை விலைக்கு விற்க நினைத்திருப்பார்கள் ஆனால் அவர்களால் முடியாது வழங்கல் பகுதி கொள்கை தொழிலார் சந்தையை மிகவும் நெகிழ்வுடையதாக செய்வதன் மூலம் தீர்வு காணப்படலாம் இதில் குறைந்தபட்ச ஊதியத்தை நீக்குதல் மற்றும்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 கல்வியை பயன்படுத்துதல் உள்ளிட்டவை ஆகும் பழங்கள் பகுதி மறு~ வ~ மறுவடிவமைப்பு கூட நீண்டகால வளர்ச்சியை அதிகரிக்கும் இந்த அதிகரித்த சரக்குகள் மற்றும் சேவைகளின் வளங்களுக்கு அதிகமாக பணியாளர்கள் தேவைப்படும் ஆனால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் தொழில்களில் வரிகளை குறைத்தல் மற்றும் நிபந்தனைகளை குறைத்தல் உள்ளிட்டவை வேலைகளை உருவாக்கும் மற்றும் வேலைவாய்ப்பின்மையை குறைக்கும் என வழங்கும் பகுதி கொள்கையில் வாதிடப்படுகிறது வேலைவாய்ப்பின்மையின் வகைகள் பொருளாதார இலக்கியத்தில் பல்வேறு விளக்கங்~ விளக்கங்கள் தன்னிச்சையாக மற்றும் தன்னிச்சையற்றவையாகவே

தனிநபர்கள் ஏற்கப்படும் சமூக பொருளாதார சூழ்நிலைகள் அதாவது சந்தை வடிவமைப்பு அரசாங்க தலையீடு மற்றும் மொத்த தேவையில் உள்ள நிலை காரணமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த சொற்களில் மிகுதியான அல்லது பெரும்பாலான பிரிச்சுழர்ச்சி வேலைவாய்ப்பின்மை தன்னிச்சையானதாக இருக்கிறது பின்னர் அது தனித்த தேடல் பண்புகளை பெற்றுள்ளது மற்றொரு வகையில் சூழல் வேலை வாய்ப்பின்மை கட்டமைப்பு வேலைவாய்ப்பின்மை மற்றும் முதல் தர அதாவது இயற்கையான வேலைவாய்ப்பின்மை போன்றவை இயல்பாக பெருமழையில் தன்னிச்சையாக இருக்கின்றன எனினும் கட்டமைப்பு வேலைவாய்ப்பின்மை தோன்றுவதற்கு வேலை இல்லாமல் இருப்பவர்கள் கடந்த காலத்தில் எடுத்த தேர்~ தேர்ந்தெடுப்புகளின் பிரதிபலிப்பு காரணமாக இருக்கலாம் அதே சமயம் முதல் முதல்தர அதாவது இயற்கையான வேலை வாய்ப்பின்மை தொழிலாளர்கள் யூனியன்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஆகியோரால் உருவாக்கப்படும் சட்டம் சார்ந்த பொருளாதார அஹ் தேர்ந்தெடுப்புகளின் முடிவுகளில் நிர்ண~ நிர்ணயிக்கப்படலாம் ஆனால் நடமு~ நடைமுறையில் தன்னிச்சையான மற்றும் தன்னிச்சையற்ற வேலைவாய்ப்பின்மை இடையே உள்ள வேறுபாடுகளை கண்டறிவது மிகவும் சிரமமானதாகும் தன்னிச்சையற்ற வேலைவாய்ப்பின்மை தன்னிச்சையற்ற வேலை வாய்ப்பின்மை தெளிவான நிலைகள் ஊதியங்கள் ஏற்றவாறு இருந்த போதும் வேலை இல்லாத பணியாளர்களை காட்டிலும் சில பணியிடங்களே இருத்தல் நிலையாகும் அதனால் அனைத்து பணியிடங்களுக்கும் நிருபப்~ நிரப்பப்படலாம் அவை வேலை இல்லாத பணியாளர்களே இருக்க வேண்டும் திருச்சுழர்ச்சி வேலைவாய்ப்பின்மை ஒரு பணியாளர் ஒரு வேலையிலிருந்து மற்றொரு வேலைக்கு மாறும் பொழுது திருச்சுழற்சி வேலை வாய்ப்பின்மை ஏற்படுகிறது ஒருவர் வேலை தேடும் காலத்தில் திருச்சுழர்ச்சி வேலை வாய்ப்பினை சந்திக்கலாம் இது புதிதாக பட்டம் முடித்து வந்து வேலை தேடுவோருக்கும் பொருந்தும் இது பொருளாதாரத்தின் ஆக்கத்தில் உள்ள பகுதியில் எடுத்துக்காட்டு ஆகும் இதில் பணியாளர்கள் நீண்டகால நலன் மற்றும் பொருளாதார செயல்~ செயல்திறன் மற்றும் அதிகரிக்கும் என என்று தன்னிச்சையாக வேலை வாய்ப்பின்மையின் ஒரு வகையாகும்

அசோக் அசோக் மஹதத்தின் மௌரிய வம்சத்தில் பிந்துசாரரின் மகன் சந்திரகுப்தன் பேரரான ஒரு புகழ்பெற்ற மன்னன். இவரது முழுப்பெயர் அசோக் வர்~ வர்த்தமான் பௌத்தத்தின் வரலாறு அதனை போற்றியுள்ளது. அசோக் இந்தியாவை மட்டுமின்றி உலகையே ஆண்ட மாபெரும் ஆட்சியாளர். அசோக் முதலில் பிராமணராகவும், சைவராகவும் இருந்தார். ஆனால் பின்னர் பௌத்தராக மாறினார். பௌத்தத்தின் அறுபத்தி நாலாயிரம் பாதிரியார்கள் அதன் ஆதரவில் வாழ்ந்தனர். மேலும் அது எண்பத்தி நாலாயிர கீர்த்தி சம்பாவை புகழ்பெற்ற நெடு வரிசைகள் அமைந்தது. அதில் அரசியல் மற்றும் மத உத்தரவுகள் பொறிக்கப்பட்டன. அவர் தனது ஆட்சியின் பதினெட்டாம் ஆண்டில் புத்த மதத்தின் ஒரு பெரிய பேரணியை நடத்தினார். அதன் பிறகு அவர் இலங்கை மற்றும் பிற நாடுகளுக்கு சாமியார்களை அனுப்பி வன்முறையை நிறுத்த உத்தரவிட்டார்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

புகழ்பெற்ற பௌத்த~ பௌத்தர் ஆனார். அசோகரின் ஆட்சிக்காலத்தில் கல்வி, இலக்கியம், கலை, அறிவியல் ஆகியவை பெரும் முன்னேற்றம் அடைந்து இந்தியா நாகரிகமும் பண்பாடு வெளிநாடுகளிலும் பரவின. அவரது பேரரசு முழுவதும் அமைதி நிலவியது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

மெருகூட்டல் ஆகியவை அடங்கும். காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர் மற்றும் நகரங்களுக்கு அசோகர் பெயரிட்டார். இன்றும் அழகுக்காக புகழ் பெற்றவை. கலையின் பார்வையில் அசோகரின் கல்வெட்டுகள் மற்றும் தூண் கல்வெட்டுகள் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவை. சாஞ்சியின் ஸ்தூபியும் சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு நெடு வரிசையும் சுமார் ஐம்பது டன் எடையுள்ள ஒரே கல்லில் இருந்து செதுக்கப்பட்டுள்ளது ஐம்பது அடி உயரமும் கட்டப்பட்டுள்ளது. சாரநாத்தின் தூண் கலையின் பார்வையில் குறிப்பாக கவனிக்கத்தக்கது. அசோகரின் தம்மத்தின் முக்கிய கொள்கைகளை விளக்குக. அசோக் தேவனாகிரி, அசோகா மகதத்தின் மௌரிய வம்சத்தில் பிந்துசரல் பிந்துசாரரின் மகன் சந்திரகுப்தனின் பேரனான ஒரு புகழ்பெற்ற மன்னன். இவரது முழுப்பெயர் அ~ அசோக் வர்த்தமன். பௌத்தத்தின் வரலாறு அதனை போற்றியுள்ளது. அசோகர் இந்தியாவை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 ஆனால் பின்னர் பௌத்தராக மாறினார். இதில் அறுபத்தி நாலாயிரம் புத்தமத மதகுருமார்கள் இருந்தனர். மேலும் எண்பத்தி நாலாயிரம் கீர்த்தி சம்பா புகழின் நெடு வரிசைகள் அமைந்த~ அமைந்தனர். நடத்தப்பட்டது அதில் அரசியல் மற்றும் மத ஒழுங்குகள் பொறிக்கப்பட்டுள்ளன. அவர் தனது ஆட்சியின் பதினெட்டாம் ஆண்டில் புத்த மதத்தின் ஒரு பெரிய பேரணியை நடத்தினார். அதன் பிறகு அவர் இலங்கை மற்றும் பிற நாடுகளுக்கு சாமியார்களை அனுப்பி வன்முறையை நிறுத்த உத்தரவிட்டார்.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 இந்த விஷயங்கள் அறியப்படுகின்றன. பல எழுத்தாளர்கள் அதன் பெயரை பிரியதர்ஷன் என்றும் எழுதியுள்ளனர். அசோகா முன்பு கிமு இருநூத்தி அறுபத்தி ஒன்பது இருநூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு இடையில் பாட்னாவில் ஆட்சி செய்தார். அசோகரின் மகள் தர்மதாமா சாருமதி புத்த மதத்தின் புகழ்பெற்ற போதகர் ஆனார்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

கல் இதயம் உள்ளவராகவும் கொடூரமானவராகவும் இருந்தார். தம்முடைய அரசாட்சியின் பெருமையை அடைவதற்காக இப்படிப்பட்ட தண்டனைகளை மக்களுக்கு கொடுத்து அதை கேட்டால் மக்கள் அழுது விடுவார்கள்.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

அசோகர் அரியணை ஏறிய பிறகு அவருக்கு என்ன நடந்தது. சிம்மாசனத்தில் அமர்ந்த பிறகு அசோகர் அண்டை ராஜ்ஜியமான கலிங்கத்தின் அரசனைத் தாக்கினார். சம்பந்தப்பட்ட மன்னனுக்கு அசோகரைப் போன்ற படை இல்லை. அதனால் தோற்கடிக்கப்பட்டு மனைவி மற்றும் குழந்தைகளுடன் தப்பி ஓடினார். இதை அறிந்த மகாராஜா அசோகர் பாதங்கள் தரையில் படவில்லை. அவர் கலிங்க ராஜ்ஜியத்தை ஆக்கிரமித்தார். தன் படையை தனியே விட்டுவிட்டு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

முன்வந்து சிங்கத்தை கடுமையாக தாக்கி அதன் தலையை கழற்றி அசோகனை காப்பாற்றினான்.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 அதனால் தோற்கடிக்கப்பட்ட மனைவி மற்றும் குழந்தைகளுடன் தப்பி ஓடினார். இதை அறிந்த மகாராஜா அசோகர் பாதங்கள் தரையில் படவில்லை. அவர் கலிங்க ராஜ்ஜியத்தை ஆக்கிரமித்தார். தன் படையை தனியே விட்டுவிட்டு பாடலிபுத்திரம் நோக்கி சென்றார். இரவு நேரம் அசோகர் மகாராஜா குதிரையில் ஏறி மெதுவாக காட்டைக் கடந்து சென்று கொண்டிருந்தார்.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 ஹலோ! வணக்கம். எல்லாருக்கும் முதல என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இப்போ நாம பேச போற topic தலைப்போட என்னனா செய்திகள். செய்திகள்னா நம்மள பொறுத்தவரை நாம எல்லாரும் என்ன நினைப்போம்? கொலை கொள்ளை இதுபோல நடக்குற ஒரு paper தான் அப்படினு நினைப்போம். இல்ல அது போன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பாக்கப்போறோம்னு நினைப்போம். ஆனா செய்தியோட உண்மையான ஒரு நோக்கம் என்ன அப்படினா நம்மள சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அடங்கிய ஒரு முழுமையான தொகுப்புன்னு தான் உண்மையா அதை சொல்ல முடியும். ஏன்னா செய்திகள், இப்ப நாம வீட்டுக்குள்ளயே இருபோம் நம்மள சுத்தி வெளியுலகத்துல இல்ல வெளிநாடுகளில என்ன நடக்குதுங்கிற எந்த ஒரு knowledge யும் நம்மளுக்கு இல்ல அப்படினா அதனால கஷ்டப்படுறது என்னவோ நம்ம மட்டும் தான். ஏன்னா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 வாழ்க்கை முறையை மாத்திக்கிறது, நம்ம அதிலிருந்து ஜெய்க்கிறது, இது மாதிரி ஆன எல்லா விஷயங்களும் அடங்கின, அடங்~அத பத்தின ஒரு நமக்கு ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது செய்திகளுனு சொல்லாம். இப்ப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 அதோட address phone number இது எல்லாமே news Paper ல கொடுத்திருப்பாங்க. அதில்லாம ladies அ பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு சமையல் குறிப்பு வீட்டு குறிப்பு இதுமாதிரி. அதேமாதிரி அரசாங்கத்துல்ல நடக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் எல்லாமே இந்த செய்திகள் மூலமாவே நாம தெரிஞ்சுக்கவும் முடியும். அப்படி இருக்கும்போது, அதனால நம்மளுக்கு எப்போதுமே எல்லா மக்களுக்குமே ஒரு லாபம் தான் தவிர நஷ்ட்டங்கிறது நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது இப்போ ஒரு விஷயத்தை நம்ம இன்னோருத்தங்க மூலமா போய் தெரிஞ்சிக்கிறதுக்கு அதுக்கு நம்ம time spend பண்னும் money செலுத்தினா. ஆனா அப்படி கிடையாது news paper ங்கிறது எல்லா விஷயங்களும் அடங்கின ஒரு தொகுப்பா நம்ம கையிலும் கிடைக்கிது. முன்னாடியெல்லாம் கூட news னா நாம அத news paper ல மட்டும் தான் படிப்போம். ஆனா இப்போ அப்படி கிடையாது news ங்கிறது நாம கையில இருக்கிற நாம mobile மூலமா கிடைக்கிற ஒரு சின்ன தொகுப்பாகவும் மாறிடுச்சு. news மூலமா நம்ம இப்போ இந்த second நம்மள சுத்தி என்ன நடக்குது நம்ம நாடா சுத்தி என்ன நடக்குத்திங்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால easy யா தெரிஞ்சுக்க முடியுமிங்கிற பட்சத்தில அது நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ பயனுள்ளதா இருக்கும்னு நம்பளால நினச்சு கூட பாக்கமுடியல. இது மாதிரி news னால வெறும் சாதாரணம்னு நெனச்சிட்டு நம்ம இது பன்னிரக்கூடாது news வந்து நம்ம வாழ்க்கையில நம்மளோட இருக்கிற ஒரு ஒன்றிய பகுதியும் கூட. அதனால செய்திகள்ன்னா எல்லாமே செய்திகள் தான் இப்போ இன்னைக்கு அரிசி எவ்வளோ விக்கிது அதே மாதிரி ஒரு கிராம் தங்கம் எவ்வளோ ஒரு கிராம் வெள்ளி எவ்வளோ ஏன் ஒரு கிலோ தக்காளி வெங்காயம் என்னனு கூட நம்ம news மூலமா தெரிஞ்சுக்கமுடியுது அப்படிங்கிறது என்ன நம்மளுக்கு நமக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்யெல்லாம் தெரியவராத news னு நம்ம எடுத்துக்கணும். அதனால செய்திகள்ன்னா அதுல நிறயை விசயங்கள் நிறயை இருக்கு. முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டிலையெல்லாம் அதாவது இப்ப ninetys kids eightys kids இந்த generations எல்லாம் எப்படின்னா செய்தினா சாயந்திரம் night ஐந்து மணிக்கு இல்ல எட்டு மணிக்கு வர கூடிய ஒரு அரை மணி நேரம். அப்பயெல்லாம் வந்து நம்ம செய்திகளுக்கு ரொம்பவே முன்னுரிமை கொடுத்தோம் ஒரு வீட்டில TV இருக்கும் அந்த TV யை பாக்கிறதுக்கு அந்த தெருல இருக்கிற எல்லாருமே வந்து அந்த அரை மணி செய்திக்கு நம்ம அவளோ முக்கியத்துவம் கொடுத்திட்டிருந்ததோம் ஆனா இப்போ எல்லாம் வந்து நாம யாரும் செய்திகளுக்கு அவளவா முக்கியத்துவம் கொடுக்கிறதில்ல ஏன்னா அது வந்து முன்னாடி ஒரே இடத்தில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 நிறையபேர் அத நன்மையாவும் பயன்படுத்திட்டு அவங்க வாழ்க்கையில ஜெய்க்கிறதுக்கு அத ஒரு வழியாவும் எடுத்திட்டு முயற்சிக்கிறாங்க. மத்தவங்கயெல்லாம் news ஸா இது bore அடிக்கிறதுபா இதெல்லாம் வேண்டாம் channel அ மாத்துங்க வேற topic போலாம் அப்படின்னுசொல்லி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 news மூலமா யாருக்குமே எந்த வகையிலும் நஷ்டம்ன்றது ஒன்னுமே கிடைக்காது. உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம மூன்று ரூபாய் கொடுத்து வாங்குற news paper அது மூலமா நம்ம செய்திகளையும் பயன் படுத்திக்க முடியும். ஆனா அதே news paper வைத்து waste னு நினைக்காம அதையே எத்தனை பேர் பயனுள்ளதா பயன்படுத்த முடியும் தெரியுமா? அதாவது நாம சாதாரணமா சொன்ன சின்னபிள்ளைங்கயெல்லாம் book notebook க்க்குயெல்லாம் அட்டை போட்டுக்குவாங்க. Ladies சில பேர்யெல்லாம் வீட்டில வந்து shelf draw இதுமாதிரியெல்லாம் cover பண்றதுக்கு ஒரு sheet ஆ use பண்ணுவாங்க. சில நேரம் ஏன் மிளகாய்வதால் காயபோடுறதுக்கு கூட அத use பண்ணுவாங்க. இன்னும் சிலபேர் இதனால எதும் பயன் இருத்தத்தினா அதையும் தெரிஞ்சிக்கிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா news paper ர தூக்கி கூட போடாம அத எடைக்கு போட்டாகூட நம்மளுக்கு எடைக்கு போடும் போது அதுலேயும் நம்மளோட வருமானத்தை எடுத்துக்க முடியுதே தவிர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 அத நம்ம தெளிவா புரிஞ்சிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் அதுல நம்மளுக்கு என்ன நன்மை இருக்குனு நம்ம யோசிக்கணுமே தவிர அதுனால கெட்டதை நினைச்சு அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்காமலே நம்ம ஒரு முடிவு எடுக்க கூடாது.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 நம்மளோட வாழ்க்கையை வந்து அடுத்த அடுத்த level களுக்கு நம்ம போறதுக்கு அது நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம school படிக்கையில் சின்ன பிள்ளைங்கயெல்லாம் news யெல்லாம் பாக்கமாட்டாங்க ஆனா மழை காலத்துல மட்டும் எல்லா வீட்டிலும் வந்து சின்ன பிள்ளைங்க காலையில் செய்தி போட்ட முதல வந்து TV முன்னாடி உக்காந்து பாப்பாங்க ஏன்? ஏன்னா மழை காலமா goverment school leave விட்டிருவாங்க அப்படிங்ற ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான ஒரு ஆசையான செய்தி வரணுமெண்டுதான். அதுமாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயசிலிருந்தே செய்திகளோடு முக்கியத்துவத்தை நம்ம சொல்லி குடுத்து வளக்கணும்.

செய்திகள்னா எல்லாருக்குமே எப்போதுமே நன்மைகள் தான். அத பத்தி நம்ம ஒரு தெளிவான விழிப்புணர்வும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்ப்போழுது தான் அதுக்கான அந்த ஒரு விசயத்துக்கு நம்ம முக்கியத்துவமும் கொடுப்போம். ஓவர்த்தரும் ஓவருவரோடே வாழ்கையிலும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இப்ப ஒரு கடை திறக்கிறாங்கனு வச்சிப்போம் அந்த கடை திறக்கிறாங்கனா மொதல்ல அவங்க வந்து என்ன விஷயத்தை யோசிப்பிப்பாங்கனா அந்த கடைய பத்தின விளம்பரய்த்த நம்ம மக்களுக்கு எப்படி கொண்டு போவோம் அப்படிங்கிறது தான் மொதல்ல யோசிப்பாங்க. அதுக்கு அவங்க எடுக்கிற முதல step என்ன விளம்பரம். விளம்பரத்தை வந்து முதல்ல செய்திகள் வழியா சொல்லுவாங்க அதாவது paper plate போடுறது, paper and banner ஓட்டுறது, தொலைகாட்சில கொடுக்கிறது, net ல கொடுக்கிறது இது மாதிரி விஷயத்தையெல்லாம் கொடுக்கும் போது அது வந்து அவங்க தொழில் லாபத்திரிக்கு பயனுள்ளதா இருக்கு. அடுத்தது இப்ப தொழில் தொடங்குறவங்களுக்கு அப்படி பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி goverment ல் வந்து இன்னைக்கு வந்து இப்ப வேலைவாய்ப்பு, tender அறிவிக்கிறாங்க, ஏதாவது முக்கியமான நாட்டு நடப்பு இது பத்தின விவரங்களையும்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 தொலைக்காட்சி பொழுதுபோக்கு வானிலை இது எல்லாமே அடங்கிய ஒரு தொகுப்புனு கூட நம்ம செய்தியை சொல்லலாம். ஏன்னா இது ஒவ்வணும் ஒருத்தரோட life ல இருக்கும். ஆனா இது எல்லாமே தனி தனியா நாம போய் தேடி தேடி பாக்க முடியாது அதுவே ஒரு செய்தின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா எல்லா செய்திகளையும் ஒரு அரை மணிநேர செய்தி எடுத்திகிட்டா கூட அந்த அரை மணி நேரத்துல முதல ஓட கூடிய விஷயம் என்னன்னா முக்கிய செய்தி. இது எதுக்காகனா அந்த அரை மணிநேரத்துல நடக்க கூடிய அவங்க சொல்ல கூடிய முக்கிய செய்திகளை முதல சொல்லிருவாங்க அதுக்கு அடுத்து அந்த செய்தியோட விரிவாக்கம் அத சொல்லிமுடிச்ச உடனே பொருளாதாரம் பொருளாதாரத்தை சொன்னதுக்கு அப்புறம் வணிகம் வணிகத்துக்கு அப்புறம்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 அதன் மூலமா நம்மளோட நம்ம எல்லா விஷயங்களையும் கத்துக்க முடியும். இரண்டாவது செய்திகள்யெல்லாம் எல்லாமே வந்து வெறும் விளம்பரங்கள்னு மட்டும் நம்ம என்னைக்கும் நினைச்சுக்ககூடாது. இப்ப ஒருத்தருக்கு வெளியூர் life ய உதாரணத்துக்கு திருச்சில இருந்து ஒருத்தர் சென்னைக்கு போறார். சென்னைல அவர் ஏதோ ஒரு கம்பெனிக்கு போறார்னா அந்த கம்பெனி பத்தின முழு விவரத்தையும் அவர் தெரிஞ்சிக்கிறதுக்கான முதல் வழி என்ன? அந்த news paper ல இருக்கிற address இது எல்லாமே அவர் தெளிவா கொண்டு போன தான் அவரால தெரிஞ்சுக்க முடியும். அதுமாதிரி நம்மளுக்கு தேவையான தகவல்களை நம்ம எடுத்திட்டு அடுத்தடுத்த அந்த news paper நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போது அதுல ஓவருத்தருக்கும் ஒன்னு இப்போ பத்து பேர் சேர்ந்த இடத்தில அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட பேசிக்காம இருப்பாங்க ஆனா ஒரு இடத்துல news paper இருக்குன்னா அந்த news paper ய யாரும் எடுத்து பாக்காதவங்க இருக்கவே முடியாதது ஏன்னா news paper ங்கிறது நம்மளுக்கு பேச அதாவது நம்மகூட பேசமாட்டாங்க. ஆனா அவங்க இருந்திட்டாங்கன்னா நம்மளுக்கு அதுவே ஒரு பொழுதுபோக்கும் கூட. அதுனால news ங்ரா ஒரு விஷயத்தை நம்ம என்னைக்கும் தட்டி கழிக்க முடியாது